இன்னொரு பக்கம் இன்னொருத்தர் வெல்டு வச்சுட்டுருக்காரு.

ஒரு பெரிய மலைல இருந்து நறையா தண்ணி எல்லா கொட்டுது.

பெரிய பெரிய மரங்கள்லா இருக்கு சின்ன சின்ன செடி எல்லா பாறைகள்ல இருக்கு.

ஒரு சோஃபா கடைல உள்ள நறையா சோஃபாகல்லா இருக்கு.

நெறய பேர் தொழுகிட்டு நெறய பேர் சாப்டுகிட்ருக்காங்க.

ஒரு பெரிய கார் ஷாப்ல சுத்திலு நெறைய காரெல்லா நிக்குது.

அந்த சைடும் நிறைய பைக் எல்லா நிக்கிது.

பஞ்சு மிட்டாய் வித்துட்டுருக்காங்க நறைய பேரு.

சுத்திலு பெரிய பெரிய மரங்கள்ல்லா இருக்கு.

இங்க கல்லாலே செதுக்கி இருக்காங்க நெறையா.

பெரிய பெரிய கண்ணாடி எல்லா இருக்கு.

உள்ள நெறைய பேரு சேலய கலர் கலரா எல்லோ கலர் ஆரஞ்சு கலர் இந்த மாதிரி எடுத்துக் குடுக்குறாங்க.

சீசா இருக்கு மேல ஒரு பெரிய டேங்க் இருக்கு தண்ணி டேங்க் .

பக்கத்துல ஒரு பெரிய பில்டிங் இருக்கு.

சேல சுடிதார் கேர்ள்ஸ்ஸுக்கு நெறைய இருக்கு.

ஒரு பெரிய காலேஜ்ல ஒருத்தர் உக்காந்துட்டுருக்காரு அந்த சைடு ஒருத்தர் உக்காந்துகிட்டிருக்காரு.

சுத்திலும் பெரிய பெரிய மரங்கள்லாம் இருக்கு.

கொய்யாப்பழ மரம் இந்த மாதிரி நெறய மரங்கெல்லாம் இருக்கு.

சுத்திலும் பெரிய பெரிய பில்டிங் எல்லா இருக்கு.

மேல பெரிய கம்பிகள்லா இருக்கு நெறைய.

ஒரு பெரிய வீட்டில வெளியே நெறைய மரங்க செடியெல்லா வெச்சுருக்காங்க தென்னைமரம்.